ஒரு,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 ஆமா ma'am ஒரு வீடு மாறி தான் இருக்கும். ஏன்னா ஒரு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 எல்லாமே இருக்கு ma'am kitchen ல. உக்கார்ந்து அதுக்கப்புறம். Stay பண்றது ma'am நாங்க அங்கயே இருந்து தான் எல்லாமே பார்த்துகிறது so இங்க வந்து தனித்தனியா நறைய rooms இருக்கு. நீங்க family யா வரதுனால ஒரே room arrange பண்ணி குடுக்குறோம். அப்படி இல்லேன்னா நாங்க வந்து அங்க ஒரு room ல தான் stay பண்றோம் okay வா.

Okay மா.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

ஆ இது ஆ okay இது வந்து என்ன சொல்றது ma'amhotel ஆ இருந்தாலும் okayresorts ஆ இருந்தாலும் restaurant ஆ இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் okay தான் ma'amokay வா ma'am,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

Food எல்லாமே நாங்களே வந்து arrange பண்ணிருவோம் ma'am ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல ma'am food எல்லாமே வந்து சேர்த்து நாங்க last வந்து உங்களுக்கு தர்றதா தான் ma'am இருக்கோம்.

நீங்க வந்து amount வந்து last எங்களுக்கு தந்தா போதும்.

நீங்க first amount எதுவும் தரணும்னு இல்ல. last நீங்க போறப்ப.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

Permission கேட்டுட்டு போனா போதும் ma'am ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எந்த timing ஆ இருந்தாலும் okay தான் ma'am. ஒண்ணும் பிரச்சனை இல்ல.

அது வந்து நீங்க கேட்டுட்டு போனா போதும் ma'am அத பத்தி நீங்க feel பண்ணிக்க வேண்டாம்.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 ஆஹ் full and full rooms எல்லாம் ஏசி தான் ma'am.

அப்ப வெளிய வந்து photo எடுக்கிறது ஆகட்டும். Rate எவ்வளவு?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

அது one day க்கு வந்து.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

ஆஹ் normal வீடு மாறி தான் இருக்கும் ma'am.

இப்ப வந்து ,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 Okay okay ma'amokay ma'am எப்போமே தண்ணி வந்து clear ஆ neat ஆ தான் போற்றுபாங்களா ma'am இப்ப வந்து swimming pool ல வந்து நறைய பேர் வந்து குளிப்பாங்க தண்ணி வந்து clean பண்ணுவாங்களா இல்ல அதே தண்ணி. தண்ணி தண்ணி மாத்திடுவாங்க. ஒரு, அதுனால எதாவது பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்க.

அவங்களுக்கு எதாவது. ஓ okay.

room ல வந்து .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

Okay ma'am. Okay ma'am வேற எதாவது doubt இருக்கா ma'am.

Okay thank you, அதாவது நம்ம கடினமான பாதையை தேர்ந்தெடுத்து வாழும்போது நம்ம வாழ்க்கை எளிமையா இருக்குமாம் நம்ம average அ எல்லாரையும் போல வாழறதுக்கும் successful ஆ வாழறது~ அது நாம எடுக்கற கடினமான முடிவுகள் நாம எடுக்கற hard choices தான் நம்மளை மத்தவங்ககிட்ட இருந்து வேறுபடுத்தது உதாரணத்துக்கு ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிடுறதை நிறுத்திட்டு நாம உண்ணும் முறைய மாத்திக்கிறது ரொம்ப நேரம் TV முன்னாடி உட்காராம ஏதாச்சும் புது விஷயம் கத்துக்கிறது எல்லாரும் சொல்ற மாதிரி வாழாம நம்ம கனவுகளை தேடி போறது இந்த மாதிரி முடிவுகளைதான் நம்ம hard choices அப்படின்னு சொல்றோம் ஏன்னா இந்த முடிவுகள் எல்லாமே நம்ம lifestyle லயே மாத்தக்கூடியது அதனாலதான் இந்த முடிவுகளை எடுக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கும்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 ஒரு மாசத்துல நானூறு pages நாவல் எழுதி இருக்காரு இதெல்லாம் எதுக்காக பண்றாரு அப்படின்னு கேட்டா அவரோட self discipline அ test பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு நம்ம வாழ்க்கையை successful ஆ வாழுறதுக்கு self discipline தான் ரொம்ப முக்கியமான விஷயம் so நாமளும் எப்படி self disciplined ஆ இருக்கிறது அப்படின்னுதான் இந்த book ல பார்க்க போறோம் முதல் chapter ஐ இப்ப பார்க்கலாம் வாங்க chapter number one the fundamentals of self discipline eight is to twenty principle என்ன சொல்லுதுன்னா

suppose நீங்க diet ல இருக்கீங்க யாரோ உங்க கிட்ட ஒரு chocolate அ கொடுக்குறாங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட no சொல்லணும் அப்படீன்னு நினைக்கிறீங்க ஆனா அவங்களோட cravings அதைத் தவிர்க்க விடல அப்ப உங்களுக்குள்ள ஒரு சிந்தன வரும் ஒரு chocolate என்னோட diet ஆ என்ன பண்ணிடப் போகுது நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க அந்த chocolate அ வாங்கி சாப்பிட்டுருவீங்க ஆனா இதனால என்ன ஆகும்னா அடுத்த தடவை யாராச்சும் உங்க கிட்ட இதே மாதிரி chocolate அ கொடுத்தாங்கன்னா உங்களால அதை resist பண்ண முடியாது இப்பதான் நாம diet ல இருந்து விலகி பழைய பழக்க வழக்கங்களுக்கு போயிடுறோம் ஆனா நம்ம eight is to twenty principle அ follow பண்ணும் போது நம்மளோட சிந்தனை எப்படி இருக்கும்னா இப்ப இந்த chocolate அ சாப்பிடாம இருக்கறதுக்கு நான் போடற twenty percent effort தான் என்னோட eighty percent result அ முடிவு பண்ணுது அதனால இந்த chocolate அ தவிர்த்திறணும் அப்படின்னு யோசிப்போம் அந்த chocolate அ சாப்பிடறதுக்கு பதிலா ஒரு பழத்தை சாப்பிடறது நம்ம diet க்கும் நல்லது நம்ம பசியைவும் போக்கிடும் அப்படின்னு நம்மளுக்குத் தெரியும் அதனால நம்ம chocolate சாப்பிடறதுக்கு ஏங்க மாட்டோம் self discipline அ எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு இப்ப பார்க்கலாம் self discipline starts with habits நம்ம பழக்க வழக்கங்கள் வழியாதான் self discipline அ கொண்டு வர முடியும் நாம ஒரு habit அ உருவாக்குறதுக்கு பதினெட்டு நாட்கள்ல இருந்து இருநூற்றி ஐம்பத்தி நாட்கள் ஆகும்ன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க நம்ம behaviour அ automatic ஆக்க average அ அறுபத்தி ஆறு நாட்களாச்சும் ஆகுமாம் நம்ம automatic ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிற habit அ ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து பண்ணும் போது நம்மளுக்கு அதை கடைப்பிடிக்க தேவையான ஒழுக்கம் தானாவே வந்துரும் நம்மளோட habit அ மூணு step ஆ பிரிக்கலாம் உதாரணத்துக்கு நாம ஒரு chocolate அ பாக்குறோம்னா first நம்ம மூளை அந்த chocolate மேலயே குறியா இருக்கும் அதுக்கப்புறமா அந்த chocolate அ சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் கடைசியா அந்த chocolate அ சாப்பிட்டதும் நம்ம மூளைக்கு திருப்தி ஆயிடும் ஆனா அந்த chocolate அ சாப்பிட்ட அடுத்த second ஏ நம்ம diet ட உடைச்சுட்டோமே அப்படீன்னு feel பண்ணுவோம் ஆனா நாம இந்த process அ நல்ல habit உருவாக்கவும் பயன்படுத்தலாம் எப்ப எல்லாம் நாம ஒரு chocolate அ பார்க்கிறோமோ அப்பெல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பழம்தான் ஞாபகம் வரணும் நம்ம பழக்கத்தை முதல் தடவை மாத்தும் போதுதான் ரொம்ப கடினமா இருக்கும் அப்பதான் நம்மளுக்கு self discipline உம் ரொம்ப தேவை நாம ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யும்போது அது ரொம்ப சுலபமாயிடும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு எப்பல்லாம் sweet சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் automatic ஆவே நம்மளுக்கு பிடிச்ச பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் நம்மளுக்கு அது ஒரு habit ஆ மாறிடும் self discipline க்கு ரொம்ப முக்கியமான விஷயமே புது habits அ develop பண்றதுதான்

ஒரு காலத்துல அவருக்கு இருந்த ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் எல்லாம் இப்போ அவராலே ரொம்ப சுலபமா தவிர்க்க முடியுது அடுத்த முக்கியமான keystone habit என்னன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடை ஒரு diary ல எழுதி வைக்கிறது நாம இந்த technic ஐ பின்பற்றும்போது எவ்வளவு சாப்பிடுறோம் நம்மளுக்கு தேவையான ஊட்டசத்து கிடைக்குதா அப்படீன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது ரெண்டு மட்டுமில்லாம இன்னும் நிறைய key stone habits இருக்கு அது என்னன்ன meditation நம்ம தியானம் பண்றதுல குறைஞ்சது இருபது வெவ்வேறு நன்மைகள் இருக்குன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறது நம்ம வழக்கமா எழுந்துக்கிற time அ விட பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி எழுந்திருச்சாலே நம்ம வாழ்க்கையிலே இருக்கிற stress ஐயும் பதட்டத்தையும் அது பெரிய அளவுல குறைக்கும் நம்ம உறவுகளை மேம்படுத்துறதுக்கும்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 நாம செய்ய பயப்படுற விஷயங்களையும் தைரியமா நம்மளால face பண்ண முடியும் காசு சேமிக்கிறது காசு சேமிச்சு வைக்கிறது நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை உருவாக்கும் நன்றி வெளிப்படுத்துறது ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படீன்னு நினைக்கிற மூணு விஷயங்கள ஒரு diary ல எழுதுனோம்னா நம்மளோட சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும் இந்த keystone habits அ நம்ம பின்பற்றினா பெரிய அளவுல மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கலாம் self discipline க்கும் தன்னம்பிக்கைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம்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 இந்த author நம்புறாங்க so பசியில இருக்கிற மக்கள் நிறைய தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நம்ம author க்கு அதுல நம்பிக்கை இல்லை ஏன்னா மார்ட்டின் ஒரு நாளைக்கு பதினாறுல இருந்து இருபது மணி நேரம் சாப்பிடாம இருப்பாரு

chapter number two what is self disciplined ஆ இருக்கிறதுக்கு நாம ரெண்டு விஷயங்களை பண்ணணும் அது என்னன்னா ஒண்ணு நம்ம நீண்ட கால இலக்குகளை அடையிறதுக்கு இப்ப இருக்கிற தேவையற்ற influences அ தவிர்க்கணும் number two எதுக்காக நம்மளை இப்போ தூண்டி விடுற influences அ தவிர்க்க நினைக்கிறோம் அப்படீன்னு நம்மகிட்டயே கேட்கணும் உதாரணத்துக்கு நாம ஒல்லியாகணும் அப்படிங்கறது specific ஆன goal கிடையாது ஆனா இந்த வருஷத்துக்குள்ள இருபது கிலோ எடையை குறைச்சு new year அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு dress அ போடணும் அப்படின்னு ஒரு specific ஆன goal set பண்ணோம்னா எப்ப நீங்க ஒரு chocolate அ பார்த்தாலும் உங்களுக்கு உங்களோட goal ஞாபகத்துக்கு வரும் அந்த chocolate அ சாப்பிடணும்னு இருக்கிற craving அ நீங்க easy யா தவிர்க்க முடியும் நம்ம ஒரு நிமிஷம் wait பண்ணி பொறுமையா நான் ஏன் இப்ப இதை சாப்பிடக் கூடாது அப்படின்னு யோசிக்கணும் நம்ம அந்த dress அ போடும் போது எவ்வளவு பாராட்டுக்கள் கிடைக்கும் நம்ம எவ்வளவு light ஆ அழகா feel பண்ணுவோம் இதெல்லாம் யோசிக்கணும் நம்ம நிதானமா யோசிக்கும் போது நம்ம temptation அ கட்டுப்படுத்த முடியும்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

நம்ம எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கடினமா உடற்பயிற்சி பண்ற மாதிரியும் நம்ம வேர்வை சிந்துற மாதிரியும் கற்பனை பண்ணணும் நாம சந்திக்க இருக்கும் challenges அ face பண்றதுக்கு நம்ம மனச தயார்படுத்தணும் நம்ம அடிக்கடி இந்த process அ கற்பனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம goal achieve பண்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அடுத்த section be selective in your life பொதுவா மாணவர்கள் அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் செய்யறதைதான் தள்ளிப்போடுவாங்கன்னும் அவங்களுக்கு ஆர்வமில்லாத விஷயங்களை செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்கன்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க so நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்யறதுல நாம focus பண்ணணும் நம்மளுக்கு ஆர்வமாவும் இருக்கணும் அதே சமயத்துல நம்மளோட strength அ பயன்படுத்துற விஷயங்களை பண்ணணும்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 அந்த விஷயத்தையும் முழுசா செஞ்சு முடிக்க முடியாது அதே சமயத்துல நம்மளோட time energy ரெண்டுமே வீணாயிடும் நம்மளோட goals அ நம்ம விரும்பி செய்யணும் யாரோ சொன்னாங்க அப்படிங்கறதுக்காகவோ இல்லை செய்யணுமே அப்படிங்கற கட்டாயத்துக்காகவோ அது செய்யக் கூடாது மார்ட்டினுக்கு entrepreneur ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்ததுனால அவர் college ல business administration course எடுத்து படிச்சாரு ஆனா புத்தகங்கள்ல இருக்கிறதை practical ஆ business ல apply பண்ண முடியாதுன்னு அவருக்கு தோணுச்சு அவரால interest ஓட அந்த course அ படிக்க முடியலை அதனால அவரு college க்கு போறதை நிறுத்திட்டாரு நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யறதை விட வெளியேறது சிறந்தது அப்படின்னு மார்ட்டின் சொல்றாரு அடுத்தது constantly monitor yourself இப்ப இருக்குற கால கட்டத்துல distraction க்கு பஞ்சமே இல்ல அதனாலதான் நம்ம எண்ணங்களை தொடர்ந்து monitor பண்ணிட்டு present ல focus பண்ணணும் அப்படி பண்ணும்போது நம்மளால distractions அ ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும்

நம்ம social media லயும் TV லயும் செலவழிக்கிற time அ குறைச்சுக்கிட்டு present அ focus பண்ணி வாழ்ந்தா நம்ம எண்ணங்களை நம்மளால control பண்ண முடியும்ன்னு சொல்லிட்டு இந்த chapter அ மார்ட்டின் முடிக்கிறாரு அடுத்த chapter chapter number three dopamine your friend and your enemy நம்ம மூளை dopamine release பண்ணும் போதுதான் நம்ம உற்சாகமா மகிழ்ச்சியா feel பண்ணுவோம் உடல் பயிற்சி தியானம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் போது நம்ம மூளை dopamine அ release பண்ணும் நம்ம எல்லாரும் நினைப்போம் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுனாலதான் dopamine release ஆகுது அப்படின்னு ஆனா reality ல dopamine க்கும் நம்ம சந்தோஷத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லைன்னு மார்ட்டின் சொல்றாரு நம்ம மூளை விரும்பின ஒரு விஷயத்த அது சாதிச்சிருச்சுன்னா dopamine release ஆகும் உதாரணத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச chocolate நம்ம கையில இருந்துச்சுன்னா அந்த chocolate ஐ சாப்பிடணும்ன்னு ரொம்ப ஆசையா இருப்போம் அப்பதான் நம்ம முளை dopamine அ release பண்ணும் ஆனா நம்ம அந்த ஆசையை பூர்த்தி பண்ணலைன்னா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 நம்ம மூளை என்ன வேணும்ன்னு நினைக்குதோ அந்தப் பொருள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் போதுதான் dopamine release ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால அந்தப் பொருள நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்து மாத்திட்டோம்ன்னா நம்மளால அதை resist பண்ண முடியும் இன்னொரு method என்னன்னா நம்ம second chapter ல பார்த்த மாதிரி ஏன் நம்ம அந்த பொருளை தவிர்க்கிறோம் அப்படீன்னு நம்மகிட்டயே கேக்குறது நம்ம கவனத்தை அந்த பொருள்ல இருந்து மாத்திட்டு நம்ம goals அ பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா dopamine rush அ தவிர்த்திரலாம் அதே நேரத்துல நம்ம ரொம்ப pressure போட்டு அந்த பொருளை பத்தி யோசிக்க கூடாதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா அதை பத்தி மட்டும்தான் யோசிப்போம் அதனால நம்ம mind அ free அ விட்டுட்டு casual ஆ வேற ஒரு சிந்தனைக்கு போயிடணும் ஆனா dopamine இவ்ளோ பிரச்சனை பண்ணாலும் அது நம்ம friend ஆவும் இருக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க dopamine னால நம்மளோட கெட்ட பழக்கங்களை நல்ல பழக்கங்களாகவும் மாத்த முடியும் உதாரணத்துக்கு நம்ம shoes பார்த்த ஒடனேயே இல்லைன்னா யோகா mat அ பார்த்த ஒடனேயே jogging போணும் இல்லை யோகா பண்ணணும்னு நம்ம brain அ train பண்ணணும் நம்ம jogging முடிச்சிட்டு வந்ததும் ஒரு glass மோதி குடிக்கிறது ஒரு reward ஆ வச்சுக்கணும் அப்ப அந்த reward அ அடையறதுக்காக நம்ம மூளை dopamine அ release பண்ணும் அதனால நம்ம சோம்பேறியா இருக்கிறதையும் தவிர்க்கலாம் dopamine release யும் நல்ல முறையில use பண்ணலாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில இணைக்கக்கூடிய ஒரு சில rewards இப்ப பாக்கலாம் number one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

நம்ம வேலைய முடிக்கிறதுக்கு தேவையான motivation னையும் அது தரும் number seven relieve the tension நம்ம நாய்க்குட்டி கூட விளையாடலாம் புடிச்ச படம் பாக்கலாம் massage பண்ணிக்கலாம் இந்த மாதிரி என்ன பண்ணா நம்மளுக்கு stress குறையுமோ அந்த விஷயங்கள பண்ணலாம் வேலை முடிஞ்சதும் ஒரு stress relief reward இருக்குன்னு நம்ம மூளைக்கு தெரிஞ்சா அந்த வேலையை சுலபமா நம்மளால முடிக்க முடியும் number eight novelty daily யும் gym க்கு போய் bore அடிச்சிருச்சுன்னா ஒரு புது விஷயத்த try பண்ணலாம்

jogging க்கு daily யும் ஒரு புது route அ தேர்ந்தெடுக்கிறது புதுவிதமான exercise பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வித்தியாசமா செய்யும்போது நம்ம focus அதிகமா இருக்கும் நாம எடுக்குற சின்ன step சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அந்த சின்ன மாற்றங்கள் நம்ம goals அ achieve பண்றதுக்கு உதவி செய்யும்னு சொல்லிட்டு அடுத்த chapter க்கு மார்ட்டின் போறாரு chapter number four five practical ways to train your discipline நம்ம உணர்ச்சிகளையும் நம்மள தூண்டி விடுற விஷயங்களையும் கட்டுப்படுத்துனா நம்ம வாழ்க்கையில discipline கொண்டு வர முடியும் நம்ம selfcontrol அ அதிகப்படுத்தவும் தேவையற்ற distractions அ தவிர்க்கவும் நிறைய முறைகள் இருக்கு அந்த முறைகள்ல ஒரு சிலது இப்ப நம்ம பார்க்கலாம் meditation

மனசு நிறைய விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா நாம அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அந்த distractions ஐ புறக்கணிச்சுட்டு மீண்டும் சுவாசத்துல மட்டும் கவனம் செலுத்த நம்ம மனச train பண்ணணும் கூடிய சீக்கிரமாவே நம்மளோட focus improve ஆகுறதை

நம்மளுக்கு என்ன position வசதியோ அந்த position லயே உட்கார்ந்துக்கலாம் நம்ம முதுகை நேரா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு condition அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா alarm அடிக்கிற மாதிரி phone இல்லைன்னா watch ல set பண்ணிக்கணும்

exhale இப்படி நூறு வரைக்கும் count பண்ணணும் முதல் தடவை நம்மளால இருபது வரைக்கும் கூட முழு கவனத்தோட count பண்ண முடியாது ஆனா தொடர்ந்து தியானம் பண்ணும் போது நம்ம கவனத்தை improve பண்ணிக்கலாம் வணக்கம் பிரதீபநாதன். நீங்க இந்த சித்தா வைத்தியம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் சொல்றீங்களா? எனக்கு இதை பத்தி நல்லா கண்டிப்பா பிரதீபநாதன் நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு நாலு பேருக்கு சொல்லிக்குடுங்க சரியா?

ஒரு சங்கு எடுத்துக்கொண்டு மெதுவான சூட்டில் வெந்நீர் வைத்து மூன்று இதழ்கள் துளசி எடுத்துக்கொண்ட பிறகு ஒரு இதழ் ஓமவல்லி எடுத்துக்கொண்டு இந்த துளசி மற்றும் ஓமவல்லி இலைகளை கை, கால் கைகள் வைத்து கொண்டு நன்றாக கசக்கி அந்த அதை வெந்நீரில் சேர்க்க வேண்டும். சேர்த்த பிறகு நன்றாக சரியான முறையில் குழந்தைகளுக்கு காலை வெறும் வயிற்றில் இந்த மூன்று நாள் தொடர்ந்து கொண்~ கொண்~ கொண்டுவரவேண்டும் நல்லா, நல்லா தெரிந்து கொள் பிரதீபா. ஆஹ் மூன்று நாள் கண்டிப்பாக கொண்டுவரவேண்டும். இதை சரியாக மூன்று நாட்கள் கொண்டு வந்தால் தானாக சளி பிடித்தல் மூச்சுவிட சிரமம் படுதல் உடனே சரியாகிவிடும்

அந்த சர்க்கரை நோய்க்குத்தானே நீ கேட்டாய்? நான் கூறுவதை யாரும் சொல்ல மாட்டார்கள். தெரிந்து கொ~ தெரிந்தால் கூட, சொல்றேன் கேட்டுகொள் சரியா, ஒரு எளிமையான சிறப்பான இதற்கு ஒரு மருந்து உண்டு என்னவென்றால் குங்கிலியம் உனக்கு தெரியுமா? இதுவரை நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? சொல்லு பிரதீபநாதன் குங்கிலியம் என்பது ஒரு கற்கள் போல இருக்கும். சரியா அவை, வெள்ளை நிறக் கற்களாக தோற்றமளிக்கும் உம் அந்த வெள்ளை நிற கற்கள் நாட்டு வைத்தியம் கடைகளில் கேட்டால் கிடைக்கும். ரொம்ப எல்லாம் அதை வந்து காசு வந்து அதிகமாக இருக்காது ஒரு குறிப்பிட்ட அம்பது, அம்பது அல்லது ஒரு முப்பது ரூபாய்க்குள்ளேதான் இருக்கும். இந்த குங்கிலியம்

ஆஹ் மற்றும் பெண்களோ, ஆண்களோ வெளிக்காயமோ, உள்காயமோ இவற்றை இந்த குழ~ இந்த குங்குலியத்தை வைத்து சரி செய்யும் சர்க்கரை நோய்க்கு காயங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்தவேண்டும் என்றால் தேங்காய் எண்ணெய் ஒரு இரண்டு சிறு கரண்டி எடுத்துக்கொண்டு மற்றும் குங்குலியம் நான்கு அல்லது ஐந்து கற்கள் எடுத்து வைத்து அரவையில் போட்டு அரைத்து பொடி போல் எடுத்துக்கொண்டு ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் அந்த பொடி மற்றும் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நன்றாக குலுக்கி எடுத்தால், வெள்ளை பால் கட்டியாக பிசுபிசுன்னு இருப்பது போல் இருக்கும். அவற்றை கால் புண், கைப்புண் சரியாகுவது வரை தேய்த்து வர வேண்டும். சரியா? இப்படி செய்து வந்தால்

சரியாகுவது வரை போட்டுக் கொள்ளலாம் பிரதீபநாதன். இவை வந்து வெளிக்காயங்களுக்கு இந்த முறையை பயன்படுத்தவேண்டும். சரியா வெளிக்காயங்களுக்கு மட்டும் தான் இவை வந்து உள்காயங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பதிலாக நல்லெண்ணெய் எடுத்துக்கொண்டு நான் வழக்கம் போல கூறியது போல் அஹ் ஹம் ஹம் அரைத்து அஹ் பொடி போல் ஆக்கிக்கொண்டு இதில் வந்து அஹ் தே~ இது தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக அஹ் நல்லெண்ணெய் சேர்த்துக்கொண்டு நான் நான் நான் கூறியது போல நன்றாக குலுக்கி கொண்டு, அவற்றை உணவு உணவு சாப்பிடுவதற்கு முன்பு எடுத்துக்கொண்டால் உள் காயங்களும், சரியாகிவிடும். இந்த குளிர்ந்த அஹ் கர்ப்பிணி பெண்களுக்கோ அஹ் அஹ் இது பிரசவம் ஆகுறதுக்கு சிரமப்படுவார்கள் அல்லவா அந்த சூட்டினாலும் சிரமப்படுவார்கள் அல்லவா

ஆமா ஆமா ஆமா ஆமா மஞ்சளும் கூட ஒரு நல்ல உணவுதான். அதையும் நாம் நன்றாக புண்களுக்கோ இந்த காயங்களுக்கோ நம்ம பயன்படுத்தினால் அது ரொம்ப நல்லதாக இருக்கும்

உம் ஆமா ஆமா நீங்க, இந்த பெண்களுக்கு முகப்பருக்கள் கேட்டு வந்தீர்கள். ஆமாம், நான் கூறுகிறேன் கூறுகிறேன். இந்த ரோட்டு ஓரங்களில், தேள் கொ~ தேள் கொடுக்கு என்று செடிகள் இருக்கும் இவை பெரும்பாலும் ரோட்டு ஓரங்களில்தான் காணப்படும். இவற்றை வந்து எப்படி நாம் வந்து கண்டு பிடிக்கிறது என்றால் இது வந்து இதோட பூக்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தேளோட கோலுக்~ கொடுக்கு போல இருக்கும் சரியா அந்த கொ~ அந்த பூ வந்து கொடுக்கு போல் இருந்து அந்த கொடுக்கில் வந்து பூக்கள் வந்து மலர்ந்திருப்பது போல காணப்படும். சரியா இதை வைத்துதான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இந்த பூக்கள் வந்து ஒரு உம் வெள்ளை நிறத்தில் இருக்கும். வெள்ளையும் ஒரு சிவப்பும் கலந்த நிறத்தில் வந்து இருக்கும். ஆனால், வெள்ளைதான் okay யா? ஆஹ் இதை வந்து அந்த பூக்கள் தேவை அந்த அந்த பூக்கள் தேவையில்ல பிரதீபாநாதன், அந்த செடியின் இலைகள் நன்றாக எடுத்து கொண்டு அரைத்து அதை எங்க மருக்கள் காணப்படுகிறதோ அவற்றை அங்கு தேய்த்து வந்தால் இரண்டு, மூன்று நாட்களில் மறைந்து பட்டுப் போய்விடும் பிரதீபநாதன். சரியா? நல்லா பட்டுப் போல்

உம் இருக்கட்டும். இருக்கட்டும் பிரதீபநாதன் இவையெல்லாம் நன்றாக நான் கூறிய முறையில் பயன்படுத்தால் நல்ல இதில் வந்து நீங்கள் வந்து result ஐ வந்து காண்~ காணப்படுவீர்கள் பிரதீபா.

இல்லை இல்லை இல்லை கிராமத்துலயும் நீங்க கிராமத்தில் பெரும்பாலும் காணப்படலாம். ஆனால், இப்போதெல்லாம் நம் நகரத்தில் வந்து இந்த அஹ் ரோட்டு ஓரங்களில் தான் காணப்படுகிறது. இந்த ஆறு, இந்த குளங்கள், இந்த சாக்கடை எல்லாம் இருக்கும் அல்லவா அந்த ஓரங்களில்தான் பெரும்பாலும் இந்த செடிக்கூட வந்து காணப்படும். ஆமா ஆமா இது வந்து நான் கூறுவது வந்து, இப்ப நம்ம நாம் இருப்பதெல்லாம் நகர்ப்புறம்தான் அல்லவா அதனால்தான் நான் வந்து நகர்ப்புறங்களில் ரோட்டோரங்களில் இருக்கும் என்று கூறினேன் கிராமத்துல எல்லாம் எளிதாக காட்டில் கிடைக்கும், வயலில் கிடைக்கும், எங்கெல்லாமும் கிடைக்கும் இவை வந்து கவலைப்பட வேண்டாம் அதை தேடுவதற்கு. ஆமா ஆமா. இவை வந்து நன்றாக சருமத்தில் தேய்ப்பதற்கு முன்பு நன்றாக கழுவி, அவற்றை வந்து தேய்க்க வேண்டும். பிறகு இன்னொரு சித்த வைத்தியம் நாம வந்து, தோல் சம்பந்தப்பட்ட இது வியாதிகளுக்கு வந்து, எவை வந்து தேய்க்கலாம் என்றால் இந்த, இந்த அருகம்புல் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த அருகம்புல்லோட சேர்ந்ததுன்னு கூட ஒண்ணு சொல்லுவாங்க அதை வந்து, வீட்டில் வைத்து வைத்து வந்து கொண்டு அதோட அந்த சருமம், அந்த சருமத்துக்கு வந்து, அதையும் வந்து அரைத்து தேய்த்தால் கூட என்னவாக இருக்கும் நன்றாக பயனுள்ளதாக இருக்கும். பிறகு குப்பை குப்பைமேனி கேள்விப்பட்டிறாய் கேள்விப்பட்டிருக்கிறாய் அல்லவா குப்பைமேனி உம் குப்பைமேனியும் இந்த சொறி சிரங்கு இந்த மாதிரியான வியாதிகளுக்கும், ரொம்ப நல்லதாக குணமடைவதற்கு ஏற்றவாறு வந்து இவையை தேய்த்தாலும் கூட நல்ல வகை நல்~ நல்ல result ஐ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் பிரதீபநாதன் ஆமாம், இந்த குப்பைமேனியும் இந்த ரோட்டோரங்களில் முக்காவாசி காணப்படும். இந்த குப்பைமேனி, இந்த அருகம்புற்கள்

ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஹம் எளிமையாக தேடி போகலாம் கண்டுபிடித்து கொள்ளலாம் துளசிதான் கூறுவார்கள். துளசி வந்து இந்த பெரியவர்களோ, முதியோர்களோ யாராக இருந்தாலும் துளசி வந்து உம் தினமும் வந்து ஒரு இரண்டு அல்லது மூன்று இதழ்கள் வந்து எடுத்துக் கொண்டால் ரொம்ப நல்லது. அவையும் வந்து நம்ம என்ன செய்யலாம்? அஹ் சரி செய்து கொள்ளலாம் பயன்படுத்துவதற்கு ஆம் ஆம் ஆம் ஆம் ஆம்